குளத்துல முங்கற்துக்காக கொஞ்ச பேரு இருக்காங்க.

அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டீல்ல கம்பி போட்டுருக்காங்க.

அந்த டேபிள்ல வந்து வெஸ்ஸல்ஸ் இருக்கு.

இதுல எல்லா உட்காருத்துக்காக டேபிள் மாதிரி போட்டு இருக்காங்க.

சைடுல ஒரு கேலண்டர் இருக்கு.

சென்டர்ல போகறதுக்கான வழி இருக்கு.

இதுல வந்து ஒரு மாலை போட்ருக்காங்க. அது வாடிப்போயிருக்கு.

இங்க வண்டிங்கெல்லாம் பெட்ரோல் போட போயிட்டு இருக்காங்க.

மேல வந்து லைட் போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் மாதிரி.

ரைட் சைடு டாப் அந்த இதுல பில்டிங் பக்கத்துல வந்து ஒரு சோலார் பேனல் இருக்கு அது தள்ளி பாத்தீங்கன்னா பில்டிங் இருக்கு.

ஏதோ ஒரு ஆ ப்ளூ கலர் டி_சர்ட் போட்டு ஒரு ஆள் கொடுக்கராரு.

அவுங்க பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல பாட்டில்ஸ் இருக்கு.

ரோட்ஸ்ல வந்து வண்டிக எல்லாம் போகும்.

சென்டர்ல பேரிகாட்டாட்டம் இத போட்டிருக்காங்க.

இந்த இமேஜ் வந்து ஒரு ஹோட்டல் லோட இமேஜ் .

அப்புறமா பக்கத்துலையே மீட் இருக்கு.